வணக்கம் ரஞ்சனா வணக்கம் குணால் ஆஹ் வணக்கம் அஜயன் வணக்கம் ரட்சனா

ஆஹ் நம்ம ஆஹ் ரஞ்சனா நம்ம இன்னைக்கு என்ன டொபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு பாக்கக்குள்ள எனக்கு தோணுனது வந்து பனை மரங்களை பத்தி கொஞ்சம் பேசுவோம் அப்படீன்னு தோணுச்சு குணால் நீங்க இதைப்பத்தி என்ன சொல்லுவீங்க ரட்சனா இதைப்பத்தி என்ன சொல்லவரீங்க கண்டிப்பா பனை மரத்தைப் பத்தி பேசலாம் ஏன்னா இது தமிழ்நாட்டோட சின்னம் ஹம் அதெல்லாம் நல்ல பயன்கள் இருக்குது கண்டிப்பா அதைப் பத்தி பேசலாமா அஜயன் ஆஹ் எனக்கும் அப்படித்தான் தோணுது அஜயன் இப்ப நம்ம பனைமரத்தை பத்தி நிறைய பேசலாம் இது வந்து நம்ம தமிழ்நாட் தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆஹ் அதை பத்தி பேசறதுல எனக்கு உடன்பாடுதான் அஜயன் நம்ம அதை பத்தி பேசலாம் ஆஹ் இதை பத்தி நீங்களே முதல்ல ஆரம்பிச்சிருங்க சரிங்க ரட்சனா பனைமரம் பனைமரம் வந்து நீங்க சொன்னது போல மா தமிழ்நாடோட ஒரு மாநில மரம் தான் பனை மரம் இதை பத்தி நம்ம நம்ம இதை வந்து சின்ன வயதிலேயே எங்கயாவது சாப்பிட்டிருப்போம் பனங்காய்

அந்த மாதிரி இருக்குது கோடை காலங்கள்ல ரொம்பவும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பிளஸ் சத்து தரக்கூடிய ஒரு உணவா இந்த பனை மரங்கள் இருக்குது ஆஹ் ரட்சனா நீங்க இந்த பனை மரங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க ஆஹ் குணால் வந்து பனைமரம் குணால் உங்க ஊர்ல வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்க இப்போ வந்து அஜயன்னு சொன்னாங்க அது மாதிரி உங் நீங்க என்ன அனுபவம் வச்சிருக்கீங்க அதைப் பத்தி கண்டிப்பா பனை மரத்தைப் பத்தி சொல்லப் போனா சிறு வயசு ஞாபகம்தான் இந்த திருடி சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல நுங்கு திருடுறது அதெல்லாம் நாங்க போயிட்டு திருடிட்டு வருவோம் ஆஹ் பனை மரம்னா அது வந்துட்டு அது வந்து அதிக பயனுடையது ஆஹ் எப்படின்னா அந்த ஏரி குளங்களை சுத்தி நடுவோம் நாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விவசாய அதாவது ஆக்ஸிஜன் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மரம் ஆஹ் தண்ணீர் அவ்வளவு சீக்கிரத்திலே வற்ற விடாது

இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் இருக்குது ரட்சனா ஆஹ் பனை வந்து ஒரு புள்ளினத்தை சேர்ந்த ஒரு தாவர பேரினம் அருவி வகைப்பட்டலிட போரசத்து எனும் பேபேரினத்தில் அடக்குவர் இப்பேரினத்தில் பல சிற்றினமும் அடங்குகிறது

ஹம் ஆமா ரஞ்சனா நீங்க சொன்னது போலதான் ஆஹ் பனை மரம் அப்படிங்கறது ஒரு புள் இனத்தைச் சார்ந்தது இல்லை அது ஒரு புள் இனத்தைச் சேர்ந்தது தாவர பேரினம் அதே போல அது இயற்கையா வந்து

அதன் வயது மனிதனின் சராசரி வயதிலும் கூடியது ஆஹ் பனைமரங்கள் பனைகள் குறிப்பிடத்தக்க வளைவுகள் ஏதுமின்றி சுமார் முப்பது மீட்டர் நீளமும் முப்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை இலையும் கிளைகளும் கிடையாது இதன் உச்சியில் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது வரையிலான விசிறி வரை ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும்

ஆஹ் கண்டிப்பா இப்போ இந்த பனைங்கான்னு சொல்றாங்க அதோட பயன்களை பார்த்தீங்கன்னா பனைமரம் ஒரு உணவு

இது போல பல உணவுப் பொருளாக வடிவமைச்சு தர்றாங்க அதே போல பனந்தூம்பு தூரிகைகள் ஆஹ் பனை ஓலைப் பொருள்கள் அலங்காரப் பொருள்கள் மரமரப் பொருள்கள் ஆகியன

ஓராண்டில் நூத்தி ஐம்பது லிட்டர் பதநீர் ஒரு கிலோ சோம்பு ஒரு கிலோ ஈர்க்கு ஒரு கிலோ எட்டு கிலோ எலைகள் ஓலைகள் பதினாறு நார்முடிவுகள் ஆஹ் ஆகியவற்றை நல்கும் பல வாய்ப்புடையது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு பனை மரத்துல இருந்து எழுபத்து நான்கு கிலோ பனைவெல்லம் இரண்டு கூடைகள் ஆஹ் இரு தூரிகைகள் ஆறு பாய்கள் ஆகியவற்றை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ரட்சனா இதைப்பத்தி இன்னும் மேலே பார்ப்போம் இதைப்பத்தி நிறையா இருக்குது அதைப்பத்தி நாம இன்னும் மேலே பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க சரி நான் வந்து பனை மரத்தோட பெயரிடல் அதைப் பத்தி சொல்றேன் பொது வழக்கில் மரம் என்று தமிழில் வழங்கப்படினும் இது மர வகையை சார்ந்தது அல்ல தற்கால தாவரவியல் அடிப்படையில் மட்டுமன்றி

புறக்காரணவே புல்லெனப்படுமே அகக்காலவே மரமெனப்படுமே நீங்க சொல்லுங்க அஜயன் இதுக்கப்புறம் ஆஹ் ஆமா ரட்சனா நான் நீங்க சொன்னது போலதான் நீங்க சிறப்பா சொன்னீங்க பனை மரத்துக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதே போல குணாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களும் அந்த பனை மரத்தோட பயன்களைப் பத்தி நல்லா சிறப்பா சொன்னாங்க நான் வந்து இந்த பனை மரங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமா காணப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றேன் இது ஆப்பிரிக்காவை தாயகமாகக் கொண்டது எனக் கூறப்படுகிறது ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் எங்கெங்கும் இடம்பெயர்ந்ததோ அவ்விடங்களில் எல்லாம் ஆதிமனிதர்கள் பனை விதைகளைத் தங்களுடன் எடுத்துச் சென்றனர் என சொல்லப்படுகிறது ஏனென்றால் பனை மரங்கள் மக்கள் வாழும் பகுதிகளிலே அருகிலேயே பெரும்பாலும் இருக்கின்றன